ஒரு பிங்க் கலர் பிராக் ஹாங்கர்ல தொங்க வுட்ருக்காங்க அப்புறம் நிறைய டிரஸ் இந்த செல்ப்ல அடுக்கி வச்சிருக்காங்--

வெளியில கிரவுண்டுக்கு வெளியில ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க அதுல ஒரு பைய வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ணிட்ருக்கா.

அங்க வெளியில ஜன்னல் கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு சோ ஒரு கிரீன் கலர்ல மாப்பும் இருக்கு.

இந்த பில்டிங்ஓட என்டிரென்ஸ்ல நெறையா ஸ்டுடென்ட்ஸ் எல்லா வெளில நின்னுட்டு இருக்காங்க அவங்களோட யூனிபார்ம் ப்ளூ கலர்ல இருக்--

பஸ் எல்லாம் எல்லோ கலர்ல பெயிண்ட் பண்ணிருகாங்க அப்புறம் சைடுல ஒரு கார் நிக்குது.

நெறைய சுற்றுலா பயணிகெல்லா உள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க.

அதுல ஒருத்தவங்க கிரீன் கலர் சுடிதார் போட்டு ஒரு பையன பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க.

இது ஒரு வொர்க்ஷாப் கடை.

இந்த கடையில வந்து நிறைய பொருட்கள் இருக்கு.